அ அதுல ஒருத்த பாக்ஸ்ல நீல கலர் பாக்ஸ்ல கை போட்டு ஏதோ எடுத்துட்டு இருக்கா.

கலர் கலர் வாஸ் இருக்குது.

அதுல பச்ச கலர்ல ஒரு மிஷின் இருக்குது.

இந்த டீ மேக்கர் இருக்குது ஒரு ஆளு பேசிட்ருக்கா.

போஸ்டர் இருக்கு போஸ்டர்ல நெறைய லைன் இழுத்துருக்காங்க.

இங்க கலர் கலர் லெட்டர்ல எழுதிருக்காங்க.

கூடையில கொஞ்சம் பூ வெச்சிருக்காங்க தொங்க போட்ருக்காங்க.

அத சுத்தி மரம் இருக்குது அங்க ஒரு போஸ்ட் இருக்குது .

ஒரு ஆளு சேர்ல இருக்காரு அவர்கிட்ட ஒரு ஆளு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு பேசிட்ருக்காங்க.

பின்னாடி நரை ஒரு கேட்டு பெரிய கேட்டு இருக்குது.

ஒருர்ல இருந்து ரெட்கலர் அடிச்சிருக்காங்க தண்ணி இருக்குது.

அதுக்கு கீழ வந்து ரெண்டு பாலோ இருக்குது.

ஒருத்த மொபைல் நோண்டிட்டு இருக்கா.

அப்புறம் நறைய செடி இருக்குது மரம் இருக்குது.

கீழ டைல்ஸ் போட்டு இருக்காங்க.

அதுக்கு மேல லைட் செட்டிங்ஸ் பண்ணிருக்காங்க மூணு கோபுரோ இருக்கு அதுல ஒரு கோபுரம் பெருசா இருக்கு.

அங்க ரெண்டு ஒரு அண்ண நடந்து வந்துட்ருக்காங்க அங்க இருந்து ஒரு அக்கா நடந்து வந்துட்ருக்காங்க.

சைடுல நெறைய மர நிக்குது.

அதுக்கு மேல ஒரு பைப் இருக்கு.

அப்ரோ அத சுத்தி வீடுகளா இருக்கு சின்ன சின்ன குட்டியா தெரியுது.

வைட் கலர்ல பெரிய பில்டிங் இருக்குது.

அப்புறம் படில நெறைய பேர் கீழ பாத்து நடந்து வந்துட்டுருக்காங்க.